சேரி சேரி அதுக்கு நான் தான் கேடச்சனோ இது இது இத பார்த்த வேலைக்கு offer பண்ற மாதிரி தெரில நீ வேனா நீஅச நீ

தல தல பொங்கல் வேற வருதுல ஏன் சார்பா வெச்சுக்கோ காசு

உம் அண்ணா கூடவே work போலாம்ல ஒரே எடத்துல பார்த்த மாதிரி இருக்கும்

ஆஹ் bank எல்லான் ல work உ கூப்டுறாங்க அக்கா ஆனா எல்லா எடத்துல போனலும் salary கம்மியா தான் இருக்கு

ஆமா என்ன பண்றது

ஆமா but அதான் நீ வேல பாக்குற எடம் எனக்கு fix ஆயருசுல போமாட்டன் உம் இதுனா எனக்கு பக்கம் கா bank னா இப்ப விருதுநகர்இல்ல வேற ஊருக்கு போற மாதிரி இருக்கும் APK நா எனக்கு பக்கம் evening எத்தன மணிக்கு விடுவாங்க ஒ ok பரவாயில்லல அப்போ நான் வீட்ல இருந்து போனனா ஒரு ஆறு மணிக்கு இந்நேரம் என் வீட்ல இருப்பன் பரவாய்ல்ல கா சனிகிழமை தான சனிகிழமை leave விடற எந்த office மே கெடையாது உம் அப்டிலான் நாம்ம எதிர்பார்த்துட்டு வேலைக்கு எல்லா போக முடியாதுக்கா

ஆமாஆமா இல்லக்கா ரொம்ப தூரம் லான் போக விடாத நீ ரொம்ப தூரம் போறதுக்கு சம்பளம் கூட குடுத்தாங்கனா இங்கயே நல்லா தேடி பார்த்த வச்சுக்க இங்கயே கூட குடுப்பாங்க

உம் வேற எதாச்சும் உக்காந்து try பண்ணு அக்கா கண்டீப்பா கிடைக்கும் உம் friend உம் friends எல்லா call பண்ணுவாங்களா உனக்கு நானும் call பண்ணுவன் பொய் சொல்லாத இப்டி பொய் பொய்யா சொல்லாத சாமி கண்ண குத்தும் இல்ல அக்கா call பண்ணனும் நெனைப்பேன் அவன் mostly அவந்தான் phone வச்சுருப்பான் காலைல phone வாங்குறவன் சாய்ந்தரம் வர எனக்கு குடுக்கமாட்டான் net முடிச்சுட்டு குடுத்துருப்பான் அப்ப charger சேர்த்து முடிச்சுரும் என்ன பண்ண சொல்ற என்ன உம் ஆஹ் மித்த பிள்ளைங்கலான் என்னனா வேணுனே call பண்ணாம இருக்குங்க நமக்கு என்னனா call பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்கும்

உம் எதாச்சும் ஒரு வேலைக்கு சொல்லுடா அப்டினு சொல்லி எவளுக்காச்சும் call பன்னனும் வச்சுக்கோ இல்லடா எனக்கு சேரி கேட்டு சொல்றன் அப்டினுவாங்க ஆனா அவளுக மட்டும் work போறாங்க ஆமா அவளுக மட்டும் work போவாங்க எனக்கு அது தான் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கும் ல அக்கா என்னடா இவளுக work போய்ட்டு கூட நமக்கு எதுவுமே சொல்ல மாட்றாளுக எல்லாரும் இப்டி தான் இருப்பாக போல அப்டினு அதுல இருந்து யார்க்கிட்டயும் கேட்கவும் மாட்டன் நானே பேசாம அமைதியா இருந்துக்குவன்

அது அவங்க சந்தோசம்னா போட்டும் ஸ்ரீ வித்தியா க்கு data work க்கு கெடைச்சுருச்சு தெரியுமா தெரில அக்கா அவளும் APK ல தான் வேல பாக்குறா

உம் கத்துக்கிட்ட அவளுக்கே தல வலிக்குதுன்றா கத்துக்காத நான் போய் என்ன பண்ண

மூனு நாளு work போயிருப்பபோல அதுக்கு போய் நான் call பண்ணன் என்ன டா பண்ற அப்டினு அவ அக்காவ பாக்க போய்டலா ஆமா conceive ஆகிருக்காங்கலான் சேரி போய் பாத்துட்டு வரேண்டா அப்டின்னு சொல்லிட்டு போயிருக்க இப்போ உம் பரவாயில்ல ஆலு நம்மல தவிர எல்லாரும் வேல தான் பாக்குது சீ sorry என்ன தவிர எல்லான் வேல தான் பாக்குதுக சேரி உம் அவ்ளோ தான் resume மட்டும் கொண்டுட்டு வந்தா போதும்ல photo வேணுமா ஒ அப்டி ok ok resume மட்டும் போதுமா அப்போ எத்தன பேர் கூட வேல பாக்குறாங்க ஒரு முப்பது பேர் பாப்பாங்களா பத்து பேர் ok ok தம்பி என்ன பண்றான் அவன் வேலைக்கு போய்ட்டானா படிக்குறானா

ஒசேரிச்சேரி சேரி பாரு part time அ அவன பார்த்து விட்டனா அவனுக்கு நல்லா தான இருக்கும் இப்ப போய் அம்மாட்ட காசு கேட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு சங்கடமா இருக்கும் நமக்கே ஒரு

ஒ அந்த ஆமா ஆமா

அப்புறம் என்ன ஒரு ரெண்டு நாள் டெரா போட வேண்டியது தான அம்மா வீட்ல உம் ஒ office இருக்கோ

வீட்ல free யா இருக்கது jolly அ வேலைக்கு போவாது பேசுனா திட்டுறாங்க அது உனக்கு jolly யா இருக்கோ இல்லக்கா நமக்குனு college படிக்கும் school படிக்கும் போது எல்லான் சனி ஞாயிறு leave வராத வீட்ல இருக்க மாட்டமா தீவாளி பொங்கல் leave வராதா அப்டினு இருக்கும் இப் இப்ப எனக்கு ஒரே தினமும் தீவாளி தினமும் பொங்கலா இருக்கு வீட்டுலயே இருக்கோமா முடியுள இப்ப கெடைக்குது வேல கெடைக்காம இல்ல வெளியூர்ல கெடைக்குது சென்னை கோயமுத்தூரு அங்க போனு சொல்றது போன பின்னாடி இங்க உக்காந்துட்டு நம்மல feel பண்றது ஐய்யொ போய்ட்டாலே சாப்டால என்ன பண்றான்னு கேட்டுட்டு இதே போலப்பா இருக்கும் இது எதுக்கு உள்ளுர்லே பார்த்துட்டு போய்ரலன்

உனக்கு இது தை பொங்கல் தை பொங்கலுக்கு வேனா வா எங்கயாக்சும் போவொம் கோவிலுக்கு போயிட்டு நீ நானு அண்ணா

ஆஹான் போனதே இல்ல ஆஹ் போலான்

அங்க விச்ஷேசம் சாப்பாடு போடுவீங்களா கறி சோறா எனக்கு chicken தான் mutton வேணா

நான் chicken தான சாப்ப்டுவே என்ன பண்றது எனக்கு hotel

எனக்கு அந்த மாட்டுதாவணி bus stand க்கு opposite ல ஒரு hotel இருக்குலா கா பேர் மறந்து போச்சு அங்க briyani நல்லா இருக்கும் chicken briyani அங்க நாட்டுகோழி briyani சாப்டு பாரு கா நல்லா இருக்கும் உம் அப்ப போலான் பொங்கலுக்கு வீட்ல சொல்லி வச்சுரு அண்ணாட்ட என்ன ஒரே அண்ணன் ங்கலா இருக்கு நீங்கலாச்சு jodi நான் அண்ணன கூட்டு வந்து என்ன பண்ணப்போறன் பாவோம் உன்ன போய் கட்டிகிட்டது பாரு பாடா படுத்துற மனுஷன எங்க அண்ணனும் அது friend கூட போய்ரும் என் கூட லான் வராது

அதுனால அப்டியே போய்டும் அதுவும் work பண்ணுது அது ரொம்ப jolly ஆனா work க்கு கா அதுனால அப்டியே போய்டும்

Ego அப்டி சொல்ல முடியாது திட்டும் எதுக்கு பாப்பா போய்ட்டு நான் போறல அப்டினு சொல்லும் அம்மா அப்பா க்கு தான் வேலைக்கு போறது புடிக்கும் அண்ணனுக்கு புடிக்காது நான் எதுனாலும் கேட்டா வாங்கி குடுத்துரும் எனக்கு அந்த பானி பூரி வேணும்னா வாங்கி குடுத்துரும் dress வேணும்னா எடுத்து குடுத்துரும் காசு நான் இருபது ரூபா கேட்டா ஐம்பது ரூபா குடுக்கும் உம் என்ன கேட்டாலும் செய்யுரதுனால சேரி எதுக்கு பொம்பள பிள்ள கஷ்டப்பட்டு ப்டினு நெனைக்கும் ஆஹ் இப்ப அம்மா அப்பா என்ன நெனைப்பங்க நான் தான் வீட்ல இருக்கன் பொம்பள பிள்ள போய் வெளிய போய் வேல பாக்கட்டும் காசு சம்பாதிக்கட்டும் அந்த பொன்னுக்கும் வெளி உலகம் தெரியனும்னு அம்மா அப்பா நெனைக்குறாங்க

ரெண்டு பேரும் என்ன ஆமா உம் உம் நான் ரெண்டு பேரும் சொன்னாலும் மண்டைய மண்டைய ஆட்டிக்கிருவன் ஆடிட்டு அமைதியா இருந்துருவன்

உம் ஆமா மா அந்த மாதிரி இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்டி இல்ல வேணான் தேவையே இல்ல அந்த காலத்துக்கு இந்த காலம் பரவாயில்ல அந்த காலத்துல வீட்டுக்குள்ளே பொன்ன பூட்டிவெச்சுட்டு வெளியே விடமாட்டாங்க இந்த காலத்துல பொன்னு வெளிய வருது வேலைக்கு போகுது பரவாயில்லைக்கா அந்த காலத்த compare பண்ணும்போது கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு வேலைக்கு போகனும் கா அது தான் நல்லது அது வந்து ஆமா ஆமா மா

ஆமா மா வேலைக்கு போகாதது நல்லது தான் அதுல யார் மேலயும் குற சொல்ல முடியாது அது என்ன work னு சொல்லிட்டு நமக்கு correct அ பார்த்து போய்டனும்

call பன்ணி சொன்னா இந்த மாதிரி marriage னு எப்போன்னு சொல்லல எனக்கு அவ சொல்லல அவளோட friend சொன்னா அவளா சொல்லட்டும் சொல்ற வர wait பண்ணுவோம் உம் தெரில புரில தெரில ல பையன் கெடைக்கல

உம் பொறுமையா கல்யாணம் பண்ணிக்குருவொம் எதுக்கு கல்யாணம் கண்டீப்பா குப்டான வந்துரு ஒரு வேளை வச்சா ஒரு வேளை ஒரு வேள வரனும் வருவ இல்ல சேரி சேரி ஹம் சேரி கா சாப்பாடு செய்யனும் நான் போய்ட்டு வரட்டா சாப்படு செஞ்சுட்டு அம்மா ட குடுத்துட்டு வரேன் உம் சேரி bye ஆஹ் ok கா bye

ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி பண்பாடு, நடத்தை போன்றவற்றையும் தந்து மனிதனை ஒரு முழுமையான ஆற்றல் உள்ள மனிதனாக மாற்றும் மாற்றம் அடைய செய்கிறது இது சமுதாய நுட்ப தகைமையை ஏற்படுத்துவதையும் கல்வி கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும் இது திறன்கள், தொழில்கள், உயர் தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, என்பவை சார்ந்த வளர்ச்சியையும் சமுதாய வளர்ச்சியில் பங்குபெறச் செய்யும் அமைப்பு ஆகும் கல்வி ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுவதும் வருகிறது கல்வி என்ற சொல்லின் பொருள் யாது கல்வி என்ற தமிழ்ச்சொல் கல் ஆய்வு செய் என்ற பெயர் சொல்லில் இருந்து வருகின்றது கல்வி என்ற சொல்லிற்கான ஆங்கிலச் சொல் education என்பதாகும் இந்த சொல் education என்ற லத்தீன் மொழிச் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும்

இந்தச் சொல்லிற்கு ஒத்த சொல் வெளிக்கொணரல், உயர்த்தி விடல், முன்னேற்றி விடல், போன்ற பொருளைத் தரும் educo என்பதாகும் எனவே கல்வி என்பது தகுந்த சூழ்நிலையை உருவாக்கி மனிதர்களின் உள்ளார்ந்த தகுதிகளை வெளியில் கொண்டு வருவது ஆகும் கல்வி என்பது புறத்திலிருந்து நம் அகத்திற்கு செல்வது நம் உடம்பில் உள்ள அறியும் கருவிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி இவை மூலமாக வெளியில் இருந்து செய்திகள் உள்ளே செல்கின்றன வரலாற்று பின்னணி பண்டைய காலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து பழகியும் பேச்சு வழக்கிலும் கதைகள் சொல்லியும் கேட்டும் அறிவை வளர்த்துக் கொண்டனர் இந்த பின்னணியில் இருந்து, கல்வி முறைகள் உருவாகின எடுத்துக்காட்டாக கிமு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் எகிப்தில் பள்ளிக்கூடங்கள் இருந்தன பிளாட்டோ கிரகத்தில் உள்ள எடன்ஸ் நகரத்தில் கிமு முன்னூத்தி எண்பத்தி ஏழில் கல்விக் கூடம் ஒற்றை ஒன்றை நிறுவினார் அரிஸ்டாட்டில் அங்கு இருபது ஆண்டு காலம் பயின்றார் இந்தக் கல்விக் கூடம்தான் ஐரோப்பாவின் முதல் கல்விக்கூடமாகும் பின் கிமு முன்னூத்தி முப்பதில் அலெக்சாண்ரியாவில் ஒரு நூலகம் அமைக்கப்பட்டது ரோமபுரியின் வீழ்ச்சி கிபி நானூத்தி எழுபத்தி ஆறில்

தென்அமெரிக்காவில் அஸ்டாக் இனத்தவர் தலக்காபு என்ற ஒருவரை அறிவுள்ளவராக ஆக்கும் என் முறைய கையாண்டு வந்தனர் ரோமாபுரியின் வீழ்ச்சிக்குப் பிறகு கிறிஸ்தவ திருக்கோவில்கள் கல்வி நிறுவனங்களை அமைத்து நடத்தி வந்தனர் பிறகு அவற்றில் ஒரு சில பல்கலைக்கழகங்களாக உருவெடுத்தன கிபி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதில் யோகா அஹ் என்பவரால் அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கல்வி விரைவாக பரவலாயிருச்சு இன்று பல நாடுகளில், இளைய சமுதாயத்தினருக்கு கல்வி கட்டாயமாக ஆக்கப்பட்டுள்ளது கல்வியில் உள்ள இரு பிறவிகள் கல்~ சார்ந்த கல்வி, முறைச்சாரா கல்வி முறை சார்ந்த கல்வி என்பது யாது முறைச்சாரா கல்வி என்பது யாது என்பது குறித்து நாம் பார்ப்போம் முறை சார்ந்த கல்வி தொழில் முறையில் உள்ள ஆசிரியர்கள் கற்பித்தலும் பயிற்சி கொடுப்பதிலும் ஈடுபடுவர் இதில் கற்பித்தல் நுணுக்கங்களையும் பாடத்திட்டத்தையும் அனுபவங்களையும் உள்ளடக்கி இருக்கும்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 இவற்றுள் அடங்கும் வானியற்பியல், சட்டம், விலங்கியல் போன்ற சிறப்புத் துறைகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் குறுகிய அறிவுத்துறை சார்ந்த பாடங்களே கற்பிப்பர் இவர்கள் பெரும்பாலும் உயர் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிவர் குறிப்பிட்ட சில திறன்~ திறன்களை கற்க விரும்புபவர்களுக்காக சிறப்பு கல்வி நெறிகளும் உண்டு வானூர்த்தி ஓட்டுநர், பயிற்சி போன்றவை இத்தகைய கல்வி நெறிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆகும் முறைசரா கல்வி முறைசார்ந்த கல்விக்கு முற்றிலும் மாறுபட்டது முறைச்சாரா கல்வி இக்கல்வியும் ஒரு வடிவமைப்பு கொண்டது சில பயிற்சிகளையும், மதிப்புகளையும், அறிவையும் வளர்க்க உதவும் முறைகளும் இந்த கல்வி முறையில் இடம்பெறும் ஒரு குடும்பமும் குழந்தைகளுக்கு கலாச்சாரம், மொழி ஆகியவற்றை சொல்லிக் கொடுக்கின்றன செய்வன எது செய்யக் கூடாதது என அறிவுறுத்தல் மற்றும் பழக்க வழக்கம் மூலம் தங்கள் பண்பாட்டையும் சொல்லிக் கொடுப்பது ஆகியன முறைச்சாரா கல்வியாகும் முறை சார்ந்த கல்விக்கு ஒரு குறிப்பிட்ட வயது காலமுறை உண்டு ஆனால் எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லாத முறையே முறைச்சாரா கல்வியாகும் இதில் பெரியவராகி பள்ளியில் படிக்கும் வாய்ப்பை இழந்திருக்கும் ஆண்கள் பெண்கள் மற்றும் வேலை செய்பவர்கள் அனைவருக்கும் வாய்ப்புகளில் முறைச்சாரா கல்வி அளிக்கிறது முறைச்சாரா கல்வி வாய்ப்புகளும் பல உள்ளன இந்த வகையில் அறிவை பெற்றுக் கொள்வதற்கு அருங்காட்சியகங்கள் நூலிழைகள் போன்றவை உதவுகின்றன இதற்காகவே இத்தகைய நிறுவனங்கள் சமுதாயத்தின் மானியங்கள் மூலம் நடத்தப்படுகின்றன தொழில் செய்யும்போது பெற்றுக் கொள்ளும் அனுபவக் கல்வி உட்பட ஒருவர் தன் வாழ்க்கை காலத்தில் பெரும் பட்டறிவு முறைச்சாரா கல்வியில் அடக்கம் கற்றல் அனுபவம் எவ்வாறு மாணவர்களிடையே அமைகிறது என்பதை பார்ப்போம் கல்வியானது கற்ற அனுபவத்தை தருகிறது ஒரு நபரின் கற்றல் அனுபவம் அது மாணவரின் உடல் வளர்ச்சி, உள்ள வளர்ச்சி, மன வளர்ச்சி, உணர்வு வளர்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய வளர்ச்சியை பெற உதவுகிறது கற்றைய~ கற்றல் அனுபவத்தில் ஒரு நபரின் பங்கேற்பு என்பது படிப்பு, ஆய்வுகள், விளையாட்டு, செயல் திட்டத்தில் ஈடுபடுதல், விவாதத்தில் பங்கேற்பு, குழுவேலை, போன்ற சில இருக்கிறது கல்வியின் நோக்கம் யாது என்பது கல்வியின் நோக்கம் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற கல்வி எதற்காக கல்வியின் நோக்கம் என்ன என்பன பற்றி கருத்துக்கள் பரவலாக இருக்கின்றன

மற்றும் மற்றும் சிலர் கல்வியின் நோக்கம் ஒருவரை சமுதாயத்தின் நல்ல குடிமகனாக ஆக்க வேண்டும் அவர் சமுதாயத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பண்பாட்டு மேம்பாட்டுக்கும் பாடுபட உதவ வேண்டும் என்று கருதுகின்றனர் இந்த கல்வி கற்கும் வழிமுறைகள் யாது என்பதை நாம் பார்ப்போம் கடந்த இருபது நூற்றாண்டுகளாக கல்வியை ஒருவருக்கும் எவ்வாறு வழங்குவது learning modalities என்பதில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன கீழ்க்கண்ட வழிமுறைகள் பெரிதும் வழக்கில் உள்ளன காட்சி வழி கல்வி visual learning செவிவழி கல்வி artery learning செயல் வழி கல்வி learning இத்துடன் இசை வழி கல்வி al அஹ் education மாந்திரவழி கல்வி interpersonal education சொல்வழிக் கல்வி verbal education வழி அஹ் கல்வி logical education மற்றும் தனக்குள் நிகழும் கல்வி intra personal அஹ் education ஆகியனவும் பயன்பாட்டில் உள்ளன என்ற இரு ஆய்வாளர்கள் ஒரு மாணவன் கல்வி கற்பதற்கு தூண்டுகோலாக உள்ளவை யாவை என்ற கேள்விக்கு கீழ்கண்டனவற்றை குறிப்பிடுகின்றனர் சுற்றுப்புறச் சூழ்நிலை மாணவனின் உணர்வுகள் சமுதாய சக்திகள் உடல் தொடர்பான பிரச்சனைகள் உளவியல் சார்ந்த சிக்கல்கள் அதே காலகட்டத்தில் ஜோசப் என்பவரும் ஒரு புதிய வகையான கல்வி கற்கும் முறைய முன்மொழிந்தார் என்பவர் பன்முக அறிவுநுட்ப கோட்பாடு multiple intelligence theory என்னும் கருத்தை முன்மொழிந்து அறிவு நுட்பம் என்பது பல கூறுகளைக் கொண்டது என வாதிட்டார் இவர் கூற்றுப்படி அறிவுநுட்ப நிலை என்பது எட்டு விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் ஒவ்வொரு கல்வி கற்கும் வழிமுறையிலும் ஒருவருக்கும் கற்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்று ஒரு சிலர் கூற மற்றும் சிலர் கற்பவர் தம் நிலையைப் பொறுத்து தமக்கென ஒத்து வரும் வழிமுறையைத்தான் சரியாக கற்க முடியும் என்று கூறுகின்றனர் போன்றவர் கல்வியை காட்சி வழி கல்வி செவி வழி கல்வி செயல்வழி கல்வி என்றெல்லாம் பிரிக்கக்கூடாது ஏனெனில் இது அடிப்படையில் மாணவர்கள் பிரிப்பதாகிவிடும் என்று கூறுகின்றனர் அறிவுநுட்பமும் கல்வியும் ஒரு மாணவன் அறிவு நுட்பதற்கு அறிவு நுட்பம் அதாவது intelligence ஏற்றாற்போல் கல்வி முறையில் அவர் கற்கும் அளவு வேறுபடுகின்றது அறிவுநுட்ப~ அறிவுநுட்பம் மிக்கவர்கள் கல்வியை சிறப்பான தேர்ச்சி பெற்று கல்லூரிகளில் மேல் படிப்பு படிக்க செல்கின்றனர் கல்வியறிவு நுட்பத்தை கூட்டுகிறது கல்வியினால் ஒருவர் அறிவுக்கூர்மை அதிகரிக்கிறது என்றெல்லாம்

என்பது கற்பவர்கள் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையை எவ்வாறு கற்கின்றனர் கற்பித்தல் உள்ள உளவியல் சிக்கல்கள் சிக்கல்கள் குறுக்கிட்டு சரி செய்தல்

செயலாற்றுவது எப்படி என்பன போன்றவற்றை அலசி பார்ப்பது கல்வி உளவியல் நோக்கமாகும் கல்வி உளவியல் கண்டறியப்படும் உண்மைகளை பயன்படுத்தி எவ்வாறு பாடத்திட்டங்களை சரியான முறையில் அமைப்பது தொழில்நுட்பங்களை எவ்வாறு புகுத்துவது வகுப்பறையை எவ்வாறு ஆளுவது ஊனம் முற்றவர்களுக்கு எவ்வாறு கல்வி கொடுப்பது போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்க இயலும் கல்வியின் கோட்பாடுகள் நாம் இப்போது கல்வியின் கோட்பாடுகளை பார்த்தோம் இப்போது அது முன்னேற்றத்துக்கான இலக்குகள் யாவை என்பதை பார்ப்போம் முன்னேற்றத்துக்கான இலக்குகள் development goals என்பது கல்வி என்னென்ன இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றிதான் கல்வி சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் தங்கள் இலக்குகளை தாங்கள் விரும்பியபடி நாடி செல்ல வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை பதினேழு வகையான குறிக்கோள்களை பரிந்துரை செய்துள்ளது சரியான கல்வித் திட்டங்களை செயல்படுத்தி மேற்பார்வையிட்டு வந்தால் சமுதாயத்தின் பல போர்களிலும் அதன் பயன் சென்று அடையும் என UNESCO கூறியுள்ளது ஆனால் இப்பயன் நீடித்திருக்க வேண்டுமாயின் அதிகாரிகள் அவ்வப்போது சரியான தல~ முறையில் தலையிட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் தலையீட்டின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை என்பது தேசிய தலைமையும் உடமை முறையாகியான சிறப்பாக அமைதல் வேண்டும் செய்யும் ஒவ்வொன்றும் அப்பொதுள்ள சூழ்நிலைக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் ஒரு தலையீடு மற்ற தலையீட்டுக்கு பொருந்தி வர வேண்டும் தொலைநோக்கு பார்வை செயலாற்றும் திறமை வேண்டும் வெளியிலிருந்து ஏதேனும் தலையீடுகள் இருக்குமாயின் இந்த நிபந்தனையை போட வேண்டும்

Hello ஆஹ் சொல்லுங்க sir. என்னால என்ன? Yes sir சொல்லுங்க உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது?

Okay நீங்க எல்லாம் உங்க வீட்ல எல்லாரும் covid test எடுத்திடீங்களா? என்ன result வந்தது? Okay okay அஹ் இப்போ நீங்க வந்து எந்த மாதிரியான என்ன என்ன details வேணும் உங்களுக்கு? okay okay sir. இப்போ நீங்க வந்து heart attack னு சொல்றீங்க, இப்போ நீங்க வந்து emergency னா வேறவழியே இல்ல நீங்க வந்துதான் ஆகணும். நீங்க அப்பிடி வர்ரச்ச நீங்க வந்து உங்களுக்கு நெறைய guidance எல்லாம் இருக்கு. நான் அத உங்களுக்கு சொல்றேன். நீங்க அந்த மாறி follow பண்ணிக்கோங்க சரிங்களா? sir இப்போ நீங்க வந்து patient கூட வந்து நீங்க ஒரே ஒரு ஆள் தான் sir வர முடியும். சரிங்களா நீங்க வந்து பழைய மாதிரி family யாலாம் உங்களால இங்க வந்து இருக்க முடியாது. உங்களுக்கு தனி room வந்து இங்க வந்து இப்போதைக்கு நெறையா patient இருக்காங்க. ஏனா covid நால எங்களுக்கு இப்போ நெறைய patient இருக்காங்க. அதனால நீங்க ரெண்டுபேரு தான் தங்க முடியும். okay ங்களா patient கூட கூட ஒரே ஒரு ஆளு தான் patient plus கூட extra ஒரு ஆள் அவங்கள பாத்துக்குறதுக்காக. அதுக்கப்பறோம் உங்க ரெண்டு பேருக்குமே நாங்க வந்து PPT kit குடுத்துருவோம் sir. நீங்க வந்து அத போட்டுட்டு நீங்க full லா போட்டுட்டு இருக்க மாறி தான் இருக்கும். நீங்க வந்து patient மட்டும் தான் வந்து உள்ள விடுவாங்க ICU குள்ள கூட இருக்குறவங்க கூட நாங்க வந்து உள்ள விட மாட்டோம். ஏனா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு negative இருக்குற நால உங்களுக்கும் maybe வந்துர கூடாதுல. ஏனா அது covid patient எல்லாம் தனியா தான் வச்சிருக்கோம் இருந்தாலும் நாங்க உங்கள உங்கள வந்து protect பண்ணணும்ல உங்களுக்கு எந்த மாதிரி. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி covid வந்திருக்கா sir.

நீங்க வந்து அத வந்து fourteen hours தான் sir use பண்ண முடியும். அதுக்கு அப்பறோம் உங்களுக்கு நீங்க வந்து வேற ஒரு kit வாங்கி தான் நீங்க use பண்ணிக்கணும். ஓரு kit டே பாத்தீங்கண்ணா உங்களுக்கு வந்து thousand rupees வரும் sir.

இப்போ நீங்க உங்களுக்கு negative னு வந்தா மட்டும்தான் அவங்க ஒன்னு ஒரு proper ஆன இந்த covid இல்லாத place ல உங்களுக்கு நாங்க allot பண்ணுவோம் சரிங்களா? இப்போ நீங்க வந்து Okay sir. Okay sir. கண்டிப்பா sir இப்போ நீங்க வந்து one week முன்னாடி பண்ணிருந்தாலுமே நீங்க கண்டிப்பா check பண்ணி தான் ஆகணும். சரிங்களா. நீங்க வந்து சொல்றது வந்து one month க்கு முன்னாடி சொல்றீங்க. ஏன்னா இந்த one month க்கு அப்பறோம் உங்களுக்கு என்னணாலும் ஆயிருக்கலாம். அதனால நீங்க எங்களோட procedure படி நீங்க hospital வர்றதுக்கு முன்னாடி நீங்க check பண்ணி நீங்க வந்து ஆஹ் அந்த. அந்த result ட எங்க கிட்ட காமிச்சா தான் நாங்க allow பன்னுவோம் சரிங்களா. அதுக்கு அப்பறோம் உங்கள daily, daily வந்து உங்களோட வந்து ஆஹ் உங்களோட temperature check பண்ணுவோம் sir. morning and evening. எப்போ hospital குள்ள enter ஆனாலும் உங்களோட temperature கண்டிப்பா check பண்ணி தான் உள்ள உங்கள நாங்க அனுப்புவோம். சரிங்களா. அதுக்கு அப்பறோம் full ஆ நீங்க வந்து mask போட்டுத்தான் sir ஆகணும். நீங்க கொஞ்ச நேரம் கூட நீங்க mask remove பண்ற மாறி யாருமே இருக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து உம் அஹ் ஆஹ் எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு வந்து affect ஆகலாம். அதுக்காக தான். உங்க நாங்க வந்து எப்படியாச்ச covid count ட குறைக்கணும்னு நாங்க வந்து try பண்ணி ட்டு இருக்கோம் சரிங்களா. உங்க வீட்ல வந்து வேற யாருக்காச்சும்